பிளெண்டர் Tutorialகளுக்கு நல்வரவு இந்த டியூட்டோரியல்
பிளெண்டர் 259 ல் விண்டோ வகைகளை மாற்றுவது குறித்தது இதற்கு script160 பானு பிரகாஷ் மற்றும் editing160 மோனிஷா பேனர்ஜி இந்த டியூட்டோரியல் ல் கற்கபோவது பிளெண்டர் இன்டர்ஃபேஸ் ல் எந்த விண்டோ ஐயும் அளவுமாற்றுதல் வெவ்வேறு விண்டோ களுக்கு இடையே மாறுதல்160 விண்டோ களை பிரித்தல்
மீண்டும் ஒன்றுசேர்த்தல் எந்த விண்டோ ஐயும் முழு திரை பாங்கிற்கு பெரிதாக்குதல்
பிளெண்டர் இன்டர்ஃபேஸ் ன் அடிப்படை கூறுகள் உங்களுக்கு தெரியும் என கொள்கிறேன்
இல்லையெனில்
பிளெண்டர் இன்டர்ஃபேஸ் ன் அடிப்படை விளக்கம் குறித்த முன் டியூட்டோரியல் ஐ காணவும்

பிளெண்டர் இன்டர்ஃபேஸ் ல் ஒவ்வொரு விண்டோ ன் இடப்பக்க மூலையிலும் இந்த மேனு காணப்படும் வெவ்வேறு விண்டோ களுக்கு இடையே மாறவும் இது பயன்படுகிறது மேனு ஆப்ஷன்ஸ் க்கு மாஸ் ஐ நகர்ததவும் ஷார்ட்கட் ஆக கீபோர்ட் ல் மேல் கீழ் அம்புக்குறிகளையும் பயன்படுத்தலாம் uvஇமேஜ் எடிட்டர் ல் சொடுக்கவும் 3ட் வியூ

4 வியூ களாக பிரிக்கப்படுகிறது டாப் வியூ பிரண்ட் வியூ ரைட் வியூ மற்றும் கேமரா வியூ

ஷேட் செய்யப்பட்டு ஒரு அம்புக்குறி அதன்மீது தோன்றுகிறது ஷேட் செய்யப்பட்ட பேனல் மீது சொடுக்கவும் இரு பேனல் களும் ஒன்றுசேர்க்கப்படுகிறது இப்போது புராப்பர்ட்டீஸ் விண்டோ ல் வெவ்வேறு பேனல் களின் இடத்தை மறுஒழுங்கு செய்வதை பார்க்கலாம் உதாரணமாக ரெண்டர் பேனல் ன் மேலே லேயர்ஸ் பேனல் வேண்டும் எனலாம்
லேயர்ஸ் பேனல் ன் மேல் வலப்பக்க மூலையில் உள்ள மூன்று சாய்ந்த கோடுகளுக்கு மாஸ் கர்சர் ஐ நகர்த்துக சொடுக்கியை அழுத்தி பிடித்து மாஸ் ஐ மேல்நோக்கி இழுக்கவும் லேயர்ஸ் பேனல்
ரெண்டர் பேனல் க்கு மேலே நகர்கிறது
இப்போது பிளெண்டர் ல் எவ்வாறு ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட விண்டோ ஐ பெரிதாக்குவது அல்லது முழு திரை பாங்கிற்கு மாற்றுவது என பார்க்கலாம் ஏதேனும் விண்டோ க்கு மாஸ் கர்சர் ஐ நகர்த்துக

மூலப்பாடம் புரொஜெக்ட் ஒஸ்கார்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
மேலும் விவரங்களுக்கு oscariitbacஇன் மற்றும் spoken tutorialorgnmeict இன்ட்ரோ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
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் தகவல்களுக்கு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
நன்றி